இது ஒரு தெரு அதுல சென்டர்ல வந்து ஒரு இந்து கோயில் இருக்கு.

பின்ன ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் மாதிரி இருக்கு.

மூணு சேர்ஸ் இருக்கு மொத்தோ ஒன்னு மேனேஜர் சேர் ரெண்டு வந்து கஸ்டமர்ஸ் சேர்ஸ் .

இது வந்து ஒரு மாட்டு தொழுவோ.

மம மாடு வந்து எல்லாமே செவல கலர்ல இருக்கு அப்ரோ நடுவுல இருக்கிற மாடு மட்டு கருப்பு வெள்ளையுமா இருக்கு.

இதுல உள்ளாடி சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. சோ வாங்கறதுக்கு ஒரு கஸ்டமர் நின்னுட்டு இருக்காங்க.

இது வந்து ஒரு மல சைடு மாதிரி இருக்குது.

அவங்க வந்து ரெட் கலர் சர்ட் போட்டுருக்காங்க ஒயிட் கலர் பேண்ட் போட்டுருக்காங்க.

அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய மரம் நின்னுட்டு இருக்கு இது ஒரு ரோடு சைடுல இருந்த மாதிரி இருக்கு.

இது ஒரு ஷாப்பிங் ஏரியா நெறைய கடைகள் இருக்கு.